உம் சரிங்களா இப்போ வந்து நம்மளுக்கு சுத்தமாவே weather focus பண்ணற அளவுக்கு மூ~ மூணு country லயும் பாத்தோ மூணு country லயும் differ அ இருக்கு இங்க வந்து thirty-two degree celsius வெயில் அடிச்சிட்டு இருக்கு இதே time ல அங்க நாளைக்கு பகல் வரும் போது அங்க maximum வெயில் வந்து ten degree celsius தான் இருக்கும் okay ங்களா அதே UK ல போய் பார்த்தோம்ன்னா UK ல வந்து ten கூட கிடையாது அங்க twelve fifteen அந்த மாதிரி range க்காவது US வந்துச்சு UK ல வந்து seven உ eight தான் maximum ஏ இருக்கு அதுக்கு மேல இல்லை so அந்த அளவுக்கு cold climate தான் அங்க இருக்கு okay ங்களா இப்போ தமிழ்நாட்டு பக்கம் வந்து பார்த்தோம்ன்னா நம்ம தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் full ஆ நெற் பயிறுகள் எல்லாமே விளச்சு எல்லாமே முடிச்சுட்டாங்க so விவசாயமே weather ஏத்த மாதிரிதான் பண்ணுவாங்க so இப்ப வெயில் காலம் வரப்போகுது அப்படிங்கறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இங்க பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு ஆஹ் மார்ச் ஏப்ரல்க்கு time ல இருந்து நம்மளுக்கு ஜூன் வரையும் full ஆ வெயில் காலமாதான் இருக்கும்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

so ரெண்டுத்தையும் கொஞ்சம் equal ஆ divide ஆகி இப்ப நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு so இதுக்கு அப்புறம் நம்மளுக்கு குளிர்காலம்ன்றது குளிர் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சு வெப்பம் அதிகமாயிட்டே போகும் next ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு வெப்பத்தால ரொம்ப பாதிக்கப்படும் பகல்ல எங்கயும் வெளிய போக முடியாது அந்த அளவுக்கு full ஆ வெயில் heat ரொம்ப அதிகமா இருக்கும் so மக்கள் எல்லாம் ரொம்ப careful ஆ இருங்க ரொம்ப வெயில்ல அதிகமா சுத்தாதீங்க so அடிக்கடி

full ஆ மழை வந்துரும் மழை வந்து full ஆ தண்ணி இப்ப வீடு full ஆ வந்து அந்த அளவுக்கு வெள்ளம் வர்ற அளவுக்கு full ஆ flood வர அளவுக்கு வந்துரும் தண்ணி அந்த அளவுக்கு சென்னையில பொறுத்தவரைக்கும் டிசம்பர் month க்கு full அ மழை full அ பெய்யும் டிசம்பர் month இந்த முறை அந்த அளவுக்கு சேதம் எதுவும் ஏற்படுத்தல மிதமான மழைதான் பேஞ்சுது டி~ டி~ recent டா இந்த மழை பேஞ்சு நம்மளுக்கு ஒண்ணும் பிரச்சன இல்லாம முடிஞ்சது so அடுத்த வருஷமும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம கொஞ்சமா மழை பெஞ்சு அது மழை அதிகமா பேஞ்சாலும் நம்ம அது வந்து correct ஆ தண்ணி வந்து ஆகாம okay underground க்கு full ஆ pass ஆகுற மாதிரி நம்ம கொஞ்சம் precautions எல்லாம் government side ல இருந்து எடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா சுனாமி இந்த இந்தியாவுக்கு ரொம்ப பழக்கம் இல்லாத ஒண்ணு ஆனா ஒருமுறை வந்துருச்சு ரெண்டாயிரத்தி வந்துச்சு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 ஒரு முப்பது வருஷத்துக்கு நம்ம side ல சுனாமி அந்த மாதிரி எந்த chances உம் இருக்க chances ஏ கிடையாது சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமும் வந்து இருக்குன்னு சொல்லல இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கறதுக்கு late ஆகும் இன்னு அது வந்து தெரிஞ்சுக்க முடியாது இப்போதிக்கு weather report படி next ஒரு ten to twenty years ஆது minimum எந்த சுனாமி zero percent ப~ இருக்கலாம் கொஞ்சம் கூட பயப்படவே தேவையில்ல so இதுதான் நம்ம தமிழ்நாடு அமெரிக்கா அப்புறம் லண்டன் side ல இருந்து இந்த மூணு report யும் நம்ம பார்த்தோம் weather report ஆ so next summer summer க்கான நீங்க எல்லாமே மக்கள் எல்லாமே ஆயத்தமா இருங்க so summer வரப்போகுது so summer க்காக எல்லாமே அடுத்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதை யோசிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி bo~ body அ dehy~ பண்ணனும் காப்பாத்திக்கோங்க நம்ம வந்துட்டு இப்போ entertainment பத்தி பேசலாம். entertainment என்றது வந்து ஒரு பொழுதுபோக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். பொழுதுபோக்குன்னா நம்ம பொழுது எப்படி போக்குறது நம்ம பொழுது எப்படி போக்குறதுன்னா இந்த movie அதுக்கப்றோம். உம் நறைய sports இதுலா பண்றோம்லையா இதுலா ஒரு entertainment தான். அதேமாறி நறைய பேத்துக்கு கேக்குறது புடிக்கும். நறைய பேத்துக்கு movie பாக்குறது ரொம்ப புடிக்கும். அதேமாறி நறைய பேரு விளையாடுறது ரொம்ப interest அஹ் விளையாடுவாங்க. நறைய பேரு வந்துட்டு drawing பண்றது ரொம்ப புடிக்கும் அவங்களுக்கு. நறைய பேருக்கு பேசுறது புடிக்கும் நறைய பேத்துக்கு. உம் writing எழுதுறது புடிக்கும் நறையபேத்துக்கு book படிக்கிறது புடிக்கும். இந்த மாறி நறைய இருக்கு நம்ம entertainment லா நறைய இருக்கு. எனக்கு வந்து எனக்கு நா எப்டி பலவிதத்துல பொழுத போக்குறேன்னா எனக்கு பேசுறது ரொம்ப புடிக்கும் அஹ் நா என் friends க்கூட call பண்ணி பேசிட்டே இருப்பேன். அதேமாறி TV பாப்பேன் எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் அதிகமா நா phone நோண்டுவேன் அதுத எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயமே phone நோன்றதுன்னா எனக்கு ரொம்ப புடிக்கும். any time phone பாத்துடே தா இருப்பேன் அதேமாறி வீட்டுல எங்க அம்மா திட்டுவாங்க அதுவும் ஒரு entertainment தா எனக்கு

அந்த PET period ல friends க்கூட விளையாடறது friends க்கூட விளையாடுறதுன்னா நாங்க என்ன விளையாடுவோனா throw ball விளையாடுவோம் கோ கோ விளையாடுவோம் ஓடிப்புடிச்சு அந்தமாறி லா நறைய விளையான்றுக்கோம் அதுலாம் ஒரு entertainment தான். school days ல அப்டிலாம் விளையாண்டுட்டு இருந்தோம் அதுக்கப்றோம் நறைய பேர்க்கு sports ல வந்தா interest ஆ இருகும்லையா நறைய பேர் கபடி விளையாடுவாங்க crickets ல ரொம்ப புடிக்கும் அதுலயே ரொம்ப interest ஆ இருப்பாங்க அந்தமாறி valleyball ல interest ஆ இருப்பாங்க hockey hockey இருக்கு. ஆனா நம்ம இதுல எனக்கு தெரிஞ்சு என்னோட friends யாரும் இதுவரைக்கும் அப்டிலா விளையாண்டது இல்ல என்னோட friends ல எல்லாரும் கபடி கபடிதான் interest ஆ விளையாடுவாங்க. cricket விளையாடுவாங்க then throw ball valleyball இதுலா அதிகமா விளையான்றுப்பாங்க நாங்கலாம் கோ கோ தான் விளையாடுவோம் PET period லலாம் கோ கோ விளையாடுவோம் அதுக்கப்றோம் பாத்திங்கன்னா collage ல லாம் ice number ல விளையான்றுக்கோம் எங்களுக்கு saturday ஆனாதா PET period அப்போ collage ல அதேமாறி நாங்க ice number விளையாடுவோம். கண்ணாம்பூச்சி இதுலான்தா விளையாடுவோம் அதுக்கப்றோம்.

இதும் நறைய இருக்கு அதுவந்துட்டு அஹ் பச்ச குதிரனு சொல்லுவாங்க அது விளையாடுவாங்க அப்றோம் இது தாயம் விளையாடுவாங்க அந்த காலத்துல இருந்தவங்கலாம் அதுக்கப்றோம் இதுமாறி வழுக்குமரம் ஏர்றது ஓட்டப்பந்தையம் அந்தமாறி நறைய அந்தகாலத்துல விளையாண்டோம் நம்ம இப்போலாம் பாத்திங்கன்னா அவ்ளோக்கா விளையார்றது இல்ல ஏன்னா phone வந்துருச்சு phone இருக்குல்லையா phone ல இப்போ free fair free fair னா ரொம்ப ரொம்ப interest ஆ விளையான்றுக்காங்க அத entertainment ன்னு நெலச்சவங்களும் இருக்காங்க அதுனால எறந்தவங்களும் இருக்காங்க free fair னால விளையாண்டு தோத்துடோம்னா wex ஆய்டுவாங்க அதுலயே நம்ம தோத்துடோமே அப்டின்ற ஒரு feel லயே அவங்க எறந்துருவாங்க அந்தமாறிலா நம்ம இருக்கக்கூடாது எப்போவுமே jolly யாஇருக்கணும் entertainment ஆ இருக்கணும் நமக்கு work யையும் correct ஆ முடிக்கணும் எந்த time ல free யா இருக்க time ல தான் நமக்கு பொழுதுபோகனும் அப்டின்னு தோணும் அந்தமாறி நம்ம அப்டிலா இருக்கக்கூடாது entertainment ஆவும் இருக்கணும் நம்ம work correct ஆவும் இருக்கணும் work ளையும் correct ஆ இருக்கணும் விளையாட்டுளையும் correct ஆ இருக்கணும் விளையாட்டு போனா போயிட்டு போது உயிர் ஒரு time போனா வரும்மா அந்தமாறி நம்ம எப்போவும்மே தோத்துடோம்னா feel பண்ணக்கூடாது அதையும் ஒரு entertainment ஆ எடுத்துக்கணும் இந்த time தோத்துட்டேன் அடுத்த time நம்ம கண்டிப்பா ஜெய்ப்போம் அப்டின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும் அது ஒரு entertainment தான் சரிங்களா அதேமாறி இந்த கொரோனா time ல வந்துட்டு நாங்க அதிகமா தாயம் விளையாண்டோம் அப்றோம் எங்க வீட்ல குட்டி பாப்பா ஒன்னு இருக்கு அதுக்கூடதா நான் விளையாடுவேன் அதே ஒரு entertainment ஆதான் எனக்கு இருக்கும் அதேமாறி ஏன் friends ல நறையபேர் drawing ரொம்ப புடிக்கும் என்னோட friend ஒரு பையன் அவனுக்கு வந்துட்டு acting னா ரொம்ப அவனுக்கு புடிக்கும் so நம்ம இப்பொதா இன்ஸ்டாகிராம் இருக்குல நம்ம phone ல அதுல வந்து அவன் acting தான் பண்ணுவான் அது அவனுக்கு ஒரு entertainment அதுமாறி நா இன்ஸ்டாகிராம்ல reels பாக்குறது எனக்கு ஒரு entertainment டா இருக்கும் phone ணுன்னு எல்லாருக்கு எல்லாருமே எடுத்தாலும் அதுவே அவங்களுக்கு ஒரு entertainment ல அந்த time ம எப்டி போக்குறது அப்டின்ற மாறிதான் சரிங்களா நறைய பேருக்கு நறைய விஷயம் entertainment அஹ் இருக்கும்

chess carrom board இதுலா இருக்கும் அதுவுமே ஒரு entertainment தான் இல்லையா அதுமாறி sports day ல பாத்திங்கன்னா குண்டு எறிதல் ஈட்டி எறிதல் long jump இந்தமாரிலா இருக்கு entertainment and sports லையும் நம்ம குறிக்கோளா இருக்கணும் okay ங்லா sports sports ஆவும் பாக்கணும் entertainment ஆவும் அது நமக்கு வந்து இருக்கணும் அதேமாறி collage days ல வந்து ஆஅ annual day லா வப்பாங்க dance லா ஆடுவாங்க friends அதுவே ஒரு entertainment தான் ஆ entertainment ல நறைய இருக்கு நீங்களும் நறைய entertainment பண்ணிருப்பிங்க எனக்கு expecting இருக்ககுள்ள நா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அதேமாறி வீட்ல அப்பாம்மா கூட வெளில போறதே ஒரு entertainment தான் எனக்கு வந்து வெளில போறதுனாலே ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் எனக்கு ஒரு entertainment ஆவே இருக்கும் யாராச்சும் வெளில யாராச்சும் வெளில கூப்டாங்கனா நானும் டக்குனு கெளம்பிருவேன் அதேமாறி போயிட்டு வந்து வீட்ல திட்டுவான்கனும் அதலாம் ஒரு entertainment தான் எங்க அம்மாகிட்டதிட்டு வாங்குறப்போலாம் entertainment தான் உங்களுக்கும் அப்டிதா இப்போ இருக்கும் எல்லா விஷயத்தையும் நம்ம serious ஆவும் எடுக்க கூடாது எல்லா விஷயத்தையும் நம்ம entertainment டாவும் எடுத்துக்க கூடாது entertainment ஆ இருக்குற விஷயத்த நம்ம

ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு one hour வருவாங்க half day தா எங்க கூட இருந்தாங்க ஆனா அவங்கள அவ்ளோ புடுச்சுருச்சு ஏன்னா அவங்க ஒரு person அதுமட்டுஅல்லாத அவங்க entertainment டாவும் இருந்தாங்க நம்ம வாழ்க்கைல என்ன நடக்குது எப்டி இருக்கு அப்டின்றத நமக்கு சொல்லி புரியவும் வச்சாங்க அவங்க பேசுற பேச்சுல எங்களுக்கு அழுகையே வந்துருச்சு அந்த அளவுக்கு அவர் பேசுனாரு அதே அளவுக்கு சிரிக்கவும் வச்சாங்க அப்டியாப்பட்ட person அவரு கண்டிப்பா அவரமாறி ஒரு person அஹ் நா பாத்ததே இல்ல அப்டியாப்பட்ட person அவர் ரொம்ப

நா அவ்ளோக்க அதிகமா எதுமே enjoy பண்ணல school collage அந்த time லலாம் எனக்கு அதிகமா entertainment லா இருந்திச்சு இப்போ இப்போ வந்துட்டு வெளில போறதுத எனக்கு ஒரே பொழுதுபோக்கவே இருக்கு அதேமாறி phone பாக்குறது நீங்கலாம் அதிகமா phone ல பாக்காதிங்க அந்த காலத்துல விளையாண்ட விளையாட்டுலா நீங்களும் விளையாடுங்க எப்போமே saturday sundays school days ல school போறவங்களுக்கு leave ஆதான் இருக்கும் so அதுனால daily ஓடிப்புடிச்சு விளையாடுறது ice number இதுலா நீங்க விளையாண்டிங்கன்னா உங்க ஒடம்புக்கும் ரொம்ப நல்லது உங்க mind க்கும் ரொம்ப நல்லது so chess carrom board இந்தமாறி விளையாடுங்க இப்போ பாத்தாலும் phone ஐயே பாத்துட்டு இருக்காதிங்க நானும் அத்தான் யோசிக்கிறேன் நானும் phone அ பாக்கமாட்டேன் நீங்களும் பாக்காதிங்க so நீங்க healthy யா இருங்க எப்போவுமே உங்க life time ம வந்துட்டு usefull ஆவும் நீங்க பாத்துக்கோங்க அதேமாறி entertainment ஆவும் இருந்துக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டோட தட்பவெப்ப நிலைய பற்றி பார்க்க போறோம் தமிழ்நாடோட தட்பவெட்பநிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிட்டதட்ட ஒரு காலநிலைம்பாங்க அது எப்படின்னா ஒரு மழைக்காலம், வெயில்காலம், குளிர்காலம், பனிக்காலம் அந்த மாதிரி பொறுத்து தான் தமிழ்நாட்டோட தட்பவெப்பநிலை இருக்கு அது காலநிலை அதுக்கென்று சொல்லியே ஒரு குறிப்பிட்ட நான்கு முறை அதாவது பருவங்கள் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம் அந்த பருவம் வந்து வந்து நான்கு முறைன்றது வந்து அந்த மார்ச் மார்ச் முதல் ஏப்ரல் வரை எப்ரல் மே மூன்று மாதங்கள் வந்து ஒரு காலநிலை ஆகவும் மற்ற மாதங்கள் குளிர்காலம், பனிக்காலம் அப்படின்னு டிசம்பர் அந்த மாதிரி time வந்து நம்ம குளிர்காலம் பனிக்காலம் அப்படின்ற முறையிலயும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த குளிர்காலம் வந்து பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் தொடங்கி மார்ச் நடுவுல முடியுது குளிர்கால தட்பவெட்ப நிலை இனிமையாகவும் நன்றாகவும் இந்த இந்த காலத்துல பகல் பொழுதும் பிரகாசமான வெயிலோட இருக்கும் சூரியன் நல்லா நல்லா நன்றாக தென்படும் மழைகாலம் மழை காலத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான மழை காலமே மூன்று வகையா பிரிக்கிறாங்க அதுலயும் அந்த அக்டோபர் முதல் நவம்பர் வரை நம்ம அந்தமான தீவுகளிலல சூ~ சூறாவளி போன்றவை எல்லாம் ஏற்படுது வடகிழக்கு பருவமழை அதுவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை நடக்குது அதுவும் உம் கடல் பகுதிகள் வெப்பமண்டலம் காற்று பகுதி ஆதிக்கம் செலுத்தி அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி பருவநிலைகள் எல்லாம் நம்ம குறிப்பட முடியும் மூன்றாவது தென்மண்டல பருவமழை இந்த மழை காற்று இது ஒரு முக்கியமான பருவநிலையா நம்ம கருதுறோம் எதுக்குன்னா தமிழ்நாட்டுல இந்த வேலூர் side அந்த மாதிரி ஏலகிரி அந்த மாதிரி side ல எல்லாம் நம்ம இந்த மாதிரி இதாகுது சென்னை சென்னை பொறுத்த வரைக்கும் மழையின் வரத்து அதிகமாவே இருக்கும் ஏன்னா மழையற்ற வறண்ட பகுதிகளை பொறுத்த வரைக்கும்னா பிப்ரவரி to ஜூன் வரைக்குமே நம்மளுக்கு இருக்கும் அது எப்படின்னா வடக்கு அரைக்கோளம் போன்றவற்ற நம்ம பாக்குறோம் தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா மூன்று மழைகாலத்தை நம்ம இப்போ பார்த்து இருக்கோம் இந்த மூன்று மழை காலத்துலையும் அதுலயும் மூன்று மழை காலத்துலையும் பெரிய பெரிய பேரழிவுகள் எல்லாமே நடந்துருக்கும் அதுலயும் எதனாலன்னா இந்த அதிக மழை சூறாவளி இந்த வேளாண் காலநிலக்கு ஏத்த மாதிரியும் மாறும் ஆனா அந்த அழிவு எதனால ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மழையின் தாக்கம் வந்து ஜாஸ்தி ஆகியிருக்கும் அந்த இடத்துல மழைப்பகுதிகள் இயற்கை இந்த காவிரி டெல்டா பகுதிகளில பண்ற விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே இந்த மழையின் தாக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது மழை இவ்ளோ தான் ஒரு ஓரு புள்ளி நாலு centimeter மழை பெய்யணும்னா அது வந்து நம்ம அதிகமா இருந்துச்சுன்னா அதனால நம்மளால அந்த பேரழிவுகளை வந்து நம்ம தடுக்க முடியாது குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி ஒகி புயல், தானே புயல், வர்தா புயல், கஜா புயல், நிவாஸ் புயல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புயல் வந்து மக்களின் இயல்பு வாழ்க்கைய முற்றிலும் பாதித்து மக்கள் அ~ அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே ரொம்ப ரொம்ப காலம் ஏற்பட்டுள்ளது அதனால் முக்கியமா சொல்லணும்னா இரண்டாயிரத்தி நாலு அது தான் சுனாமி சுனாமி பேரழிவை பற்றி யாருக்குமே இன்னும் அதோட பேரழிவு தாக்கம் வந்து மக்கள் மீண்டு வர முடியாத நிலமையில தான் இன்னும் இருக்காங்க அது அந்த டிசம்பர் மாதம் வந்த புயல்ல நிறைய இந்த மக்கள் full லாவே இந்த வறட்சி பஞ்சம் full லாவே இருந்துச்சி அந்த time லலாம் மக்கள் பாதிக்கப்பட்டதுனால அவர்களுக்கு உணவு பசி ஏதற்குமே அவர்களால தங்க இடம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு தட்பவெப்ப நிலையையே பொறுத்து அதிக அதிகமான மக்கள் அது~ அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் கரை~

அவர்கள் வாழ்ந்த இடங்களிலே போக முடியாமல் இந்த மையங்கள்ல இருந்து அவங்களுடைய வாழ்கைய தொடங்க வேண்டியதாச்சி இந்த மையங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து முன்னதாகவே இந்த வடகிழக்கு பருவமழை எல்லாம் அதிகரிக்கும் என்று தெரிந்து சென்னையில் கிட்டத்தட்ட சுமார் இந்த நூறு நூறுக்கும் பேற்பட்ட இடங்களில் இந்த மாதிரி எல்லாம் வச்சி அதை வச்சி நம்ம கண்காணிச்சிட்டு வராங்க முக்கியமா சொல்ல போனா அந்த பேரழிவுல இருந்து மக்கள் இன்னும் மீளா துயரமாகவே நமக்கு இருந்து வருகிறது பருவங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கு இதுலையும் காலங்கள் தட்பவெப்ப நிலை என்னன்னு நம்ம பற்றி பேசும் போது தெற்கு ஆசியால வ~ பேரழிவு என்னன்னா இரண்டாயிரத்தி பதினைஞ்சு தென் இந்தியா வெள்ளப்பெருக்கு அது சுமார் இந்த tsunami க்கு முன்னதாக அது நடந்தது நடந்தது அதன் பேரழிவு வந்து அதிகமாகவே இருந்தது இருந்தாலும் சொல்ல வேண்டும் என்றால் இதற்கு விதிவிலக்கே இல்லை சுமார் ஐந்நூறு கணக்கான லட்ச கணக்கான மக்கள் இதுல இறந்து இறந்து இதாகிவிட்டது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இயற்கை விளைவிக்கப்படும் பொருட்கள் அனைத்துமே இந்த மழைக்கு இறையாகி விட்டன மழை இல்லாத காரணத்தினால் வறண்~ வறண்ட புமியில் வறண்ட புமியில் செழிப்பு எதுவும் இருக்காததனால் அதனால நிறைய உணவு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஆகி விட்டது சுமார் இந்த மூன்று பருவங்களை பொறுத்த வரை நான்காவது பருவம் தமிழ்நாட்டில் மார்ச் மாதம் மே முதல் அதிக அதிகமான வெயில் வெயில் காலம் என்பதால் வெ~ வெயிலிலுமே மக்கள் அதிகம் கஷ்டப்படுகின்றனர் சுமார் முப்பது நாப்பது degree celcius வரை வெயில் ப~ பதிவாகி வருவதனால் மக்கள் தங்கள் இயல்பு வாழ்கையில் மிகவுமே அன்றாட வாழ்கையை நடத்த முடியாத அளவுக்கு பருவனிலை இருக்கு நம்ம மாற்றம் அடைந்து வருகிறோம் இதனாலும் மக்கள் இன்னும் அதிக படியான வெயிலின் தாக்கம் இருக்கும் போது அதிலுமே அதிக படியான இறப்புகள் மற்றும் உணவின்மை மற்றும் தங்குவதற்கு எதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட அவர்கள் பருவ சூழ்நிலையை சமாளிப்பதறக்கே அவர்களால் முடியாமல் போய் விடுகிறது இதிலுமே சொல்ல வேண்டும் என்றால் வாழ்க்கை மழை காலத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் அவர்கள் வீட்டிலே முடங்கி இருக்கும் நிலை ஏற்படுகிறது வீட்டிலே இருக்கும் போது முடங்கி இருக்கும் போதுமே அதிகபடியான மழை மழையின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் சரி

சென்று வருவதற்கு அதிக சிரமத்தை ஏற்படுகின்றன மேலும் சில நேரங்களில் நிலச்சரிவு அந்த மாதிரி ஏற்படுவதனால் பேருந்துகள் வாகனங்கள் செல்ல முடியாமல மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமே இதாகி விடுகின்றனர் குறிப்~ குறிப்பிலும் சொல் சொல்ல வேண்டும் என்றால் இந்த மழை காலத்தில் பொறுத்த வரைக்கும் உடல் உடல் சோர்வு காய்ச்சலாக ஆகியவை அTHIகமாக ஏற்படுகின்றன அதிகமாக ஏற்படுவதால் மருத்துவர்களுக்கும் யாருமே சென்று வருவதற்கு அதிகமாக கஷ்டப்படுகின்றன இருந்தாலும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் தட்பவெப்ப நிலை வந்து அதிகபடியான பின்நோக்கி சென்று பார்க்கும் போத ஜனவரி முதல் பிப்ரவரி வரையும் மார்ச் முதல் மே வரையும் காலங்களுக்கு ஏற்ப மாதிரி மாறி கொண்டே இருக்கின்றன அதிலும் சொல்ல வேண்டும் என்றால் இப்போ என்னன்னா சூறாவளி அடிக்கும்போது மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் அதிக படியான வெயில் அடிக்கும் போதும் மக்கள் பாதிக்கப்படுகின்றன அதிக படியான மழை அடிக்கும் போதும் மக்கள் பாதித்து கொண்டே இருக்கின்றனர் அந்த நி~ நிலச்சரிவு நிலநடுக்கம் அந்த ஆகியவை மு~முழுதிலும் கிட்டதட்ட தமிழ்நாடில் சொல்ல வேண்டும் என்றால் ஊட்டியில் நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரை அதிகப்படியான நிலச்சரிவுகள் ஏற்படுகின்றன அதிலும் மக்கள் இயல்பு வாழ்க்கை அதில் முற்றிலும் பாதிக்கப்படுகின்றது அதிகபடியான மழை அதிபடியான குளிர் மக்கள் பசி பசியின்மை அவர்கள் வெளியே சென்று வருவதற்கு அதிக சிரமப் படுகின்றனர் அதிக சிரமப்பட்டு கொண்டிருக்கும் போதும் அவர்கள் வாழ்வாதாரமும் முற்றிலும் பாதிக்கப்படுகிறது அரசு மூலம் வழங்கப்படும் திட்டம் நல உதவி போன்றவை அவர்களுக்கு முக்கியமாக இன்னும் சொல்ல போக வேண்டும் என்றால் நவம்பர் முதல் பிப்ரவரி மாதம் வரை உரைப்பனி தாக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் கிட்ட தட்ட ஜனவரி வரையிலும் இறுதி மார்ச் மாதம் இறுதி வரையும்

விவசாயம் போன்றவை அவர்களால் செய்ய முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் மேக மூட்டத்திலும் வாகனம் செல்ல முடியாமல் விபத்துகளும் அதிகம் நேரிட்டுக்கொண்டு வருகின்றன கோடை விடுமுறை தொடங்குவது ஏன்றால் பல ஊர்களில் இருந்து மக்கள் நீலகிரி வருவதற்கான காரணம் வந்து அதிகமான வெயிலின் தாக்கம் இருக்கும் சொல்ல வேண்டும் என்றால் ஜுன் மாதம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மே ஜுன் ஆகிய நாட்களில் வெப்பநிலை வந்து கிட்ட தட்ட ஒரு முண்~ முப்பத்தி எட்டு degree celcius வரை இருக்கும் அதனால் இப்பொழுது அந்த நேரங்களில் மக்கள் அந்த வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் மழை பகுதிகளில் வந்து அவர்களது வாழ்வாதாரத்தையும் சற்று அவர்களது எல்லாமே பார்த்துட்டு போயிடுவாங்க நீலகிரி பொறுத்த வரை அதிகமாக இந்த ஒரு தீ பற்ற கூடிய இடங்களும் அதிகமாக இருக்கின்றன இந்த தட்பவெப்ப நிலையை பொறுத்தே காடுகள் அழிவது

hello

முட்டை வாங்கிட்டு வந்தாச்சா

அது சத்தம் கேட்கவே மாட்டுது இப்போ நல்லா sound வருதா சொல்லுங்க

hello

நம்ம மனசு எப்படி அலைப்பாயுது ஏன் என்ன ஆச்சு? என்ன இப்போ கேட்குறேன் நான் உங்களை. எனக்கு எப்படி அலைப்பாயும்னா எதையாவது இல்லாததை நினைச்சிட்டு உட்கார்ந்துருப்பேன் அப்பறோம் அந்த இல்லாததை நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் நேரம் கழிச்சு இருக்கிறத நினைப்பேன்

பூனையும் கிடையாது இல்ல இல்ல நான் சொல்றேன் அதுக்கு example எப்படி தெரியுமா ஒருத்தன் வந்து ஒரு பூனை வளர்க்குறான் ஆஹ் ஒருத்தன் பூனை வளர்த்தான் சரி ராஜானே வச்சிக்கலாம் ஒருத்தன்னா அது வந்து புரியாது புரியுதா ஒரு ராஜா வந்து பூனைய வளர்க்குறான் அந்த பூனையும் அந்த ராஜாவுக்கு தகுந்த மாதிரி ஆஹ் விசுவாசமா இருக்குதுன்னு வச்சிக்கோங்க விசுவாசமா இருந்த உடனே அந்த பூனை என்ன செய்யுது அவனுக்கு வந்து கண்ணு தெரியாது இருட்டுல அந்த பூனை தலையில ஒரு விளக்கை ஏத்தி வச்சானாம் அந்த ராஜா எந்த வேலை செஞ்சாலும் அந்த பூனை என்ன பண்ணுமா அழகா போய் பவ்வியமா போகுமா அந்த பூனை அது கூட ராஜா கூட அந்த விளக்கு ஆடாத அசையாத எடுத்துட்டு போகுமா அப்பறோம் அமைச்சர் வந்தாராம் வந்து ஆஹ் நீங்களாம் இருக்கீங்களே பூனை பாரு எனக்கு எவ்வளோ விசுவாசமா நன்றிகடத்தோட என்கிட்ட வந்து இந்த விளக்கு வந்து ஆடாத அசையாத எவ்வளோ நன்றி விசுவாசமா இருக்குது ஆனா மனிஷனுங்களாம் இந்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ராஜா அதுக்கு அந்த அமைச்சார் சொல்றாங்களாம் சரி நான் இதுக்கு ஒரு பரிட்சை வைக்கிறேன் இந்த பூனைக்கு அப்பறோம் பாருங்க இந்த பூனை என்ன விசுவாசமா உங்ககிட்ட இருக்குதுன்னு நீங்க பாருங்கன்னு சொல்றானாம் அமைச்சர் உடனே என்ன பண்றான் போறான் அமைச்சர் என்ன பண்றான் போய் ஒரு நாலு அஞ்சு எலிய பிடிச்சிட்டு வரான் எலிய பிடிச்ச உடனே அந்த பூனை பூனைக்கு பார்வையில படுற மாதிரி அந்த நாலு அஞ்சு எலிய விட்ட உடனே அந்த எலி இங்கேயும் அங்கேயும் அலைப்பாயுது பாய்ந்த உடனே அந்த பூனை பார்த்துட்டு விளக்கு எங்க போச்சுன்னு தெரியல யாரு எங்க போச்சுன்னு தெரியல எலிய வேட்டை ஆடிடுச்சு வேட்டை ஆடிய உடனே அப்பறோம் ராஜா கிட்ட ராஜா வந்து இருட்டுல தடுமாறாரு அப்போ திரும்பி அமைச்சர் என்ன பண்றாரு அந்த விளக்க ஏத்தி வச்சிட்டாரா விளக்க ஏத்தி வச்ச உடனே அமைச்சர் சொல்றாரு ராஜா ராஜா நீங்க எவ்வளோ நன்றி விசுவாசமா இருக்குதுன்னு சொன்னீங்க அந்த பூனைய இப்போ என்ன ஆச்சு அந்த பூனை நன்றி விசுவாசம்லாம் எங்க போச்சுன்னு கேட்டாரு அந்த அமைச்சர் கேட்ட உடனே ஆஹ் ஆமா அது அது அது அதுக்கு தேவைப்படுதுன்னா

பூனை அப்படின்றத விட விளக்கு வேணும்றது எனக்கு தோணும் விளக்கு வேணும்றது தோணும் தானே அது வந்து சுயநலம் தானே அப்படினா அது கிடா எலி கண்ணுல தெரியல அது வேலை correct டா செஞ்சாங்க

நான் என்ன சொல்ல வரேனா அந்த எலி அது கண்ணுக்கு தெரியுர அது தேவைக்கு தெரியுற வரைக்கும் அது correct டா அது வேலைய செஞ்சுது புரியுதா ஆக மோததம் அதுக்கு தேவைப்பட்டுது என்ன எலி அதுக்கு பசி தீர்க்கிறது என்ன அது தான் அது சுயநலம் தானே அது ராஜா நினைப்பில எப்படி நமக்கு தான் அது விசுவாசமா இருக்குதுன்னு அவங்க நம்பிட்டாங்க தானே

ஆனா அந்த எலியை பார்த்த உடனே அந்த நம்பிக்கை இருந்துச்சா இல்ல தானே அது அது தன்னையே இழந்துடுச்சு அப்போல அந்த எலி அதுக்கு தெரியல ஆமா அந்த எலிய பார்த்த உடனே அது அலைபாய ஆரம்பிச்சிடுச்சு அங்கைக்கும் இங்கைக்கும் அந்த எலி எங்கெல்லாம் போதுதோ பார்வை அங்கலாம் போகுது அது வேணா உன்மை ஏன்னா அதன்னுடைய மனசு அப்போ அந்த time ல அந்த எலிய மட்டும் தான் தேடும் வேற எதையுமே தேடாது அதே மாதிரி தான் நம்ம மனுஷனும் அதே தான் நானும் சொல்ல வரேன் அவன் அவனுக்கு என்ன தேவைபடுதோ அதை தேடி மட்டும் தான் அந்த மனசு போகுது என்ன சொல்றீங்க இந்த கதையில இருந்து என்ன தெரியுது நம்ம நம்மளோட மனசு எல்லாருக்குமே ஒரு ஒரு நிலையில மாறிகிட்டே போகும் கண்டிப்பா அதை தான் நான் சொல்ல வரேன் இதுல இருந்து சொல்லுவாங்கள இக்கைறைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி அந்த பக்கம்னா அந்த பக்கம் தான் இங்க போனா செய்லாமா அங்க போனா செய்லாமா ஆனா நம்மள மாதிரி ஆத்மா அந்த மனசுகுள்ள அந்த மனசுகுள்ள ஒரு ஆத்மா இருந்து அதை யோசிக்க வைக்குது அப்படின்னும் போது இன்னும் ரொம்ப இதா இருக்கு இல்ல இந்த உடம்ப விட்டு அந்த ஆத்மா பிரிஞ்சிடுச்சுனா அந்த மனசுக்கு ஏதுமே தெரியாது அந்த உடம்புக்கும் தெரியாது அண்ணனும் வந்துட்டாரு இன்னைக்கு நேரத்துக்கே வந்துட்டாரு அண்ணன் அப்போ இனி நீங்கள் முட்டை omlet போட்டு அவருக்கு சாப்பாடு போடுற வேலை உங்களுக்கு பெரிய வேலை இல்ல இல்ல அதெல்லாம் பத்து நிமிஷத்துல ஆகுர வேலை தானே அதெல்லாம் அதுவும் நம்ம கைக்கு பலகுன பிறகு அந்த வேலை நமக்கு பெரிய வேலை கிடையாது நமக்கு செய்யனும்னு நினைச்சா செஞ்சிடலாம் இல்ல நம்ம எப்பவுமே செய்ற வேலை தானே அது normal தானே எனக்கு சமையல் வேலை எல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு எனக்கு interest அது எனக்கு சமைல வேலை இந்த துணி துவைக்கிற வேலை எல்லாம் ரொம்ப interest எனக்கு அது

அதுலயும் அந்த வேலையிலயும் உட்கார்ந்திடனும் பாத்திரம் கழுவுறதுக்குன்னு உட்கார்ந்துட்டேனு வச்சிக்கோ அது யார் கூப்பிட்டாலும் நாலாம் வரமாட்டேன் குடை முடிச்சிட்டு தான் அழுந்திருப்பேன் அந்த மாதிரி மத்த வேலை எல்லாம் கொஞ்ச கஷ்டப்பட்டு துணி துவைக்கணும்னா நல்லா free யா உட்கார்ந்து துணிய துவைச்சு எழுந்திருச்சிட்டு அப்பறோம் மீதி வேலைய செய்வேன் பாத்திரத்துக்குதான் கொஞ்சம் அப்படி இப்படி சுத்தி சுத்தி வருவேன் இல்ல நம்ம செஞ்சி தான் ஆகனும் வேற இக்கட்டுல வேற ஒன்னும் இல்லன்ற பட்சத்துல அப்பறோம் போயிட்டு நான் சமையல வேலைய செஞ்சி முடிச்சிட்டு அப்பறோம் அதெல்லாம் சாப்பிட்டு கிப்பிடு

இல்ல அவங்களுக்குலாம் சாப்பாடு வச்சிட்டு நான் வந்துட்டேன் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பேசுவோம் பேசிட்டு அப்பறோம் பொறுமையா சாப்பிடுவோம் அதுங்க TV நாடகம் பார்த்துட்டே சாப்பிடுங்க நம்ம disturb பண்ண வேணாம் அப்போதான் நமக்கு ரொம்ப disturb டா இருக்கோம் பேச முடியாது நம்ம free யா வெளிய வந்துட்டா நம்ம சமைச்சி இதை பண்ணலாம் அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டேன் வாழ்கையும் ஓடுது நாளும் ஓடுது காலையில எழுந்தா இந்த சமையல் அந்த சமையல் எல்லாம் வாழ்க்கையை தேடிகிட்டு தான் ஓடிகிட்டே தான் இருக்காங்க பிறந்ததுல இருந்தே நம்ம ஓடிகிட்டே தான் இருக்கிறோம் சில பேரு வாழ்கைய தேடி ஓடுறாங்க சில பேரு பணத்தை தேடி ஓடுறாங்க சில பேரு வேலைய தேடி ஓடுறாங்க அதான் ஒரு சிலவங்க பணம் இருக்கும் வாழ்க்கை இருக்கும் எல்லாம் இருக்கும் நிம்மதிய தேடி ஓடுவாங்க எங்க அக்கா பொண்ணு status ல எழுதி இருக்கா யாரையும் நம்பி இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படி கிடையாது யாரையும் நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்ல கூடாது உன் மனசாட்சிய கேளு உன் மனசாட்சிய நம்பு உன் மனசாட்சி கிட்ட கேளு மனசாட்சினா என்னன்னு அது கிட்ட கேளு அது உனக்கு சொல்லும் அப்படின்னு question கேட்டு அனுப்பி இருக்கேன் இன்னும் பதில வர்ல என்ன சொல்றான்னு பார்ப்போம் அவளுக்கு தோணுனத என்ன சொல்றான்னு யாரையும் நம்பி வாழ யாரையும் நம்பிலாம் வாழ என் கிடட நீங்க அந்த question கேட்டா என்ன சொல்லுவேன் தெரியுமா நானு மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது அப்படிலாம் கிடையாது மனசாட்சி என்றது வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு அது வந்து நம்மளுக்குள்ள இருக்கிர உள்ள ஆத்துமா அது ஆனா இப்போ formality க்கு சொல்றது மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது அப்படி தானே normal லா சொல்றாங்க

ஆனா நான் பயப்பிடுறது யாருக்கு தெரியுமா பயப்பிடுவேன் மனசாட்சிக்கு மட்டும் தான் பயப்படுவேன் அது தான் நான் சொல்றேன் அது தான் நானும் சொன்னேன்

ஒரு தாய் மேல வைக்கிற நம்பிக்கை தாய் மகன் மேல வைக்கிற நம்மிக்கை தான் மனசாட்சி அது நான் அது அவளுக்கு அவ என்ன படில கொடுக்கிறா பார்த்து தான் அவளுக்கு நான் அதை explain பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அது அவளுக்கு தெளிவா புரிய வைக்கும் போது தான் தெரியும் நம்ம என்ன பேசுறோம் என்ன பண்றோம் என்ன வளுக்கு புரிஞ்சி இருக்குன்னு அதான் அவளுக்கு question கேட்டு அனுப்பி இருக்கேன் பார்ப்போம் என்ன தான் எழுதி அனுப்புறான்னு பார்ப்போம் அந்த ஆஷாலாம் ரொம்ப தமிழ் நிறைய பேசுவாங்க தானே அவங்ககிட்டலாம் பேச வேண்டி தானே ரொம்ப நல்லா பேசுவாங்க அவனக் கிடா ரொம்ப ஹம் ஒரு mobile இல்ல அதனால அவங்க கிட்ட அவங்க கிட்ட பேசணும்னா அவங்க husband கிட்ட பேசி அப்பறோம் தான் பேச முடியும் அவர் வேலைக்கு கொண்டு போயிடுவாரு இப்போ இப்போ நம்ம இரண்டு பேரு பேசுறோம்னா உன்கிட்ட phone இருக்கு என் கிட்ட phone இருக்கு எந்த யாரோட தொந்தரவும் கிடையாது நம்ம அழகா பேசுறோம் இல்ல வீட்டு வேலை இருந்தா கூட அந்த வேலைய செஞ்சிக்கிட்டு free யா மனசால relax சா பேசுறோம் அப்பறோம் அது கிட்ட பேசுனா அது இருப்பா வந்துட்டாருப்பா சாப்பாடு கொடுக்கணும்பா அவரு போணும்பா வேலைக்கு கிளம்பனும் அப்படியே தான் பேசும்